லிப்ரியாஃபிஸ் மாத் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டியூட்டோரியல் லில் பின் வருவனவற்றை கற்கலாம் கிரேக்க வரியுருக்கள் அல்பா பெட்டா தேட்ட மற்றும் பி போன்றவற்றை பயன்படுத்துதல்
அடைப்புகுறிகள்
குயாட்ராட்டிக் சமன்பாட்டைத் தீர்க படிகளை எழுதுதல்
மாத் ஐ பயன்படுத்தி எப்படி கிரேக்க வரியுருக்களை எழுதுவது
இதற்கு நாம் முதலில் போன டுடோரியலில் உருவாக்கிய ஒரு உதாரண ரைட்டர் ஆவணத்தை திறக்கலாம்
மாத் example1ஒட்ட்
நாம் எழுதிய சூத்திரங்கள் உள்ள சாம்பல் பட்டியை இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம்
இது மாத்
சூத்திர திருத்தியையும் எலிமென்ட்ஸ் சாளரத்தையும் கொண்டு வருகிறது
சூத்திர திருத்தி விளிம்பை சொடுக்கி அதை வலது பக்கம் இழுத்துவிட அது மிதக்கும்
இது ரைட்டர் சாளரத்தை இன்னும் நன்றாக பார்க்க உதவுகிறது
இப்போது கிரேக்க வரியுருக்கள் உதாரணமாக அல்பா பெட்டா தேட்ட மற்றும் பி ஆகியன கணித சூத்திரங்களில் பிரபலம்
ஆனால் இந்த வரியுருக்களை நாம் எலிமென்ட்ஸ் சாளரத்தில் பார்க்க முடியாது
சதவிகித குறியை எழுதி ஆங்கிலத்தில் இந்த வரியுருக்களின் பெயரை எழுதுவதன் மூலம் அவற்றை நேரடியாக எழுதலாம்
உதாரணமாக பி என எழுத 160pi என சூத்திர திருத்தியில் டைப் செய்யலாம்
கீழ் நிலை வரியுருவை எழுத வரியுரு பெயரை கீழ் நிலை எழுத்துக்களில் எழுத வேண்டும்
உதாரணமாக அல்பா போல கீழ் நிலை எழுத்துக்களில் எழுத160alpha அல்லது160beta போல டைப் செய்க
மேல் நிலை வரியுருவை எழுத வரியுரு பெயரை மேல் நிலை எழுத்துக்களில் எழுத வேண்டும்
உதாரணமாக கம்மா போல மேல் நிலை எழுத்துக்களில் எழுத160GAMMA அல்லது160THETAபோல டைப் செய்க
கிரேக்க வரியுருக்களை உள்ளிட இன்னொரு வழி டூல்ஸ் menuவில் உள்ள கேட்டலாக் ஐ பயன்படுத்துதல்
சிம்போல் செட் இன் கீழ் கிரீக் என தேர்வு செய்க
பட்டியலில் இருந்து ஒரு கிரேக்க எழுத்தை சொடுக்கவும்
பட்டியலின் கீழ் கிரேக்க எழுத்துக்கான குறியீடு அல்பா என காட்டப்படுகிறது
இப்படியாகத்தான் சூத்திரங்களில் கிரேக்க வரியுருக்களை நுழைக்க வேண்டும்
ஏனைய கிரேக்க வரியுருக்களுக்கான குறிகளுக்கு குறிகள் கேட்டலாக் ஐ நன்கு படிக்கவும்
இப்போது நம் சூத்திரங்களில் பிராக்கெட் களை பயன்படுத்துவதை காணலாம்
மாத் க்கு ஒரு சூத்திரத்தை எந்த வரிசையில் படிக்க வேண்டும் என்று தெரியாது
ஆகவே நாம் இந்த வரிசையை உணர்த்த பிராக்கெட் களை பயன்படுத்த வேண்டும்
உதாரணமாக இதை எப்படி எழுதுவது
முதலில் எக்ஸ் மற்றும் ய் ஐ கூட்டுக பின் அந்த விடையால் 5 ஐ வகு நாம் 5 ஓவர் எக்ஸ் ய் என டைப் செய்யலாம்
இப்போது இதுதானா உண்மையில் நாம் எழுத நினைத்தது
இல்லை நாம் முதலில் எக்ஸ் மற்றும் ய் ஐ கூட்ட நினைக்கிறோம்
இதை எக்ஸ் மற்றும் ய் ஐ சுற்றி முள் அடைப்புக்குறி இட்டு சாதிக்கலாம்
அப்படியானால் குறியீடு இப்படி இருக்க வேண்டும் 5 ஓவர் முள் அடைப்புக்குறிகளில் xy ஆகவே அடைப்புக்குறிகளை பயன்படுத்த சூத்திரத்தின் செயல் வரிசை நிர்ணயிக்கபப்டும்
நம் வேலையை மேலே உள்ள பைல் மேனு ஐ பயன்படுத்தி பின் சேவ் மூலம் சேமிக்கலாம்
இப்போது குயாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க படிகளை எழுதலாம்
கன்ட்ரோல் Enter ஐ அழுத்தி ரைட்டர் ஆவணத்தில் ஒரு புதிய பக்கத்துக்கு போகலாம்
டைப் செய்வோம் சால்விங் ஆ குயாட்ராட்டிக் எக்வேஷன் மாத் ஐ இன்சர்ட்க்டோப்ஜெக்ட்பார்பார்முலா மேனு வழியாக அழைப்போம்
நான் ஏற்கெனெவே குயாட்ராட்டிக் சமன்பாடுகளை எழுதிவிட்டேன்
நேரத்தை மிச்சப்படுத்த அவற்றை வெட்டி ஒட்டுகிறேன்
ஆகவே இங்கே தீர்க்கப்போகும் குயாட்ராட்டிக் சமன்பாடு உள்ளது எக்ஸ் ஸ்க்வேர்ட் 7 எக்ஸ் 3 0 அதை தீர்க்க திரையில் காணும் குயாட்ராட்டிக் சூத்திரத்தை பயன்படுத்தலாம்
வேர் ஆ இஸ் தே கோஎஃபிஷியன்ட் ஒஃப் தே எக்ஸ் ஸ்க்வேர்ட் டெர்ம் ப் இஸ் தே கோஎஃபிஷியன்ட் ஒஃப் தே எக்ஸ் டெர்ம் சி இஸ் தே கான்ஸ்டன்ட் வே சிஏஎன் சால்வ் தே எக்வேஷன் பை சப்ஸ்டிட்யூட்டிங் 1 போர் ஆ 7 போர் ப் 3 போர் சி
ஆகவே நாம் தீர்க்க்க வேண்டிய குயாட்ராட்டிக் சமன்பாட்டுக்கு முதலில் குறியீடு எழுதலாம்
முதலில் மாத் ஐ இன்சர்ட்க்டோப்ஜெக்ட்பார்பார்முலா மேனு வழியாக அழைப்போம்
பார்மேட் திருத்தி சாளரத்தில் குறியீட்டை பின் வருமாறு டைப் செய்யலாம் எக்ஸ் ஸ்க்வேர்ட் மைனஸ் 7 எக்ஸ் பிளஸ் 3 0 படிக்க எளிதாக இருக்க இரண்டு முறை நியூலைன் என எழுதலாம்
இது இரண்டு வெற்று வரிகளை நுழைக்கும்
Enter செய்க மேலும் typeசெய்க குயாட்ராட்டிக் பார்முலா Enter செய்க சிக்கலான ஒரு சூத்திரத்தை மையத்தில் உள்ள கூறுகளுடன் முதலில் துவக்கி உடைப்பது எப்போதும் நல்லது
அதன் பின் இந்த மூல கூறுகளை சுற்றி வேலையை கொண்டு போகலாம்
ஆகவே நாம் மையத்தில் உள்ள ஸ்க்வேர் ரூட் பங்ஷன் ஐ முதலில் எழுதுவோம்
அதற்கு குறியீடு முள் அடைப்புக்குறிகளில் ஸ்க்வேர் ரூட் ஒஃப் ப் ஸ்க்வேர்ட் 4ஏசி
அடுத்து மைனஸ் ப் பிளஸ் ஒர் மைனஸ் ஐ மேலே சொன்ன கூற்று க்கு சேர்ப்போம்
அவற்றையும் முள் அடைப்புக்குறிகளில் இடுவோம்
இன்னொரு தொகுதி முள் அடைப்புக்குறிகளை இட்டு இந்த கூற்றை விகுதி ஆக்குவோம்
ஓவர் 2ஆ ஐ கூற்று உடன் சேர்ப்போம்
கடைசியாக எக்ஸ் ஈக்வல்ஸ் ஐ ஆரம்பத்துக்கு சேர்ப்போம் எக்குவல் டோ குறியை சுற்றி இரண்டு நீண்ட இடைவெளியுடன்
இதோ உங்கள் குயாட்ராட்டிக் சூத்திரம்
இப்படித்தான் சிக்கலான சூத்திரங்களை உடைத்து பகுதி பகுதியாக மீண்டும் கட்டுமானம் செய்ய வேண்டும்
அடுத்து சூத்திர திருத்தி சாளரத்தில் மீதி உரையை பின்வருமாறு டைப் செய்யலாம் வேர் ஆ இஸ் தே கோஎஃபிஷியன்ட் ஒஃப் தே எக்ஸ் ஸ்க்வேர்ட் டெர்ம் ப் இஸ் தே கோஎஃபிஷியன்ட் ஒஃப் தே எக்ஸ் டெர்ம் சி இஸ் தே கான்ஸ்டன்ட்
இதை தொடர்ந்து நியூலைன் ஒரு புதிய வரி
மேலும் டைப் செய்க வே சிஏஎன் சால்வ் தே எக்வேஷன் பை சப்ஸ்டிட்யூட்டிங் 1 போர் ஆ 7 போர் ப் 3 போர் சி இதை தொடர்ந்து இரு புதிய வரிகள்
நியூலைன்ஸ்
ஆகவே இட மாற்றம் செய்த பின் குறியீடு திரையில் காண்பது போல உள்ளது
ஆகவே சமன்பாட்டில் நாம் எண்களை வட்ட அடைப்புக்குறிகளை பயன்படுத்தி இட மாற்றம் செய்துவிட்டோம்
இப்போது பயிற்சி மேற்காணும் குயாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க மீதி படிகளை பூர்த்தி செய்க
இரண்டு விடைகளையும் தனித்தனியாக காட்டவும்
பக்க ஒழுங்குகள் மற்றும் இடைவெளிகளை மாற்றி படிகளை ஒழுங்கு செய்யவும்
நீண்ட இடைவெளிகளையும் புதிய வரிகளையும் தேவையான இடங்களில் பயன்படுத்துக
பின்வரும் சூத்திரத்தை எழுதுக பி இஸ் சிமிலர் ஒர் எக்குவல் டோ 314159 இத்துடன் லிப்ரியாஃபிஸ் மாத் இல் கிரேக்க வரியுருக்கள் அடைப்புக்குறிகள் மற்றும் சமன்பாடுகள் குறித்த இந்த டுடோரியல் முடிவுக்கு வருகிறது
சுருங்கச் சொல்ல நாம் கற்றது அல்பா பெட்டா தேட்ட மற்றும் பி போன்ற கிரேக்க வரியுருக்களை பயன்படுத்துதல் பிராக்கெட்ஸ்
குயாட்ராட்டிக் சமன்பாட்டை தீர்க்க படிகளை எழுதுதல்